அதுக்கப்புறம் overall work experience பத்தி கேட்கிறாங்க

overall work experience ன்னா என்னன்னா இதுவரைக்கும் நீ வந்து அஞ்சு வருஷமா வேலை பார்த்திருப்ப, அதில ரெண்டு வருஷம் ஒரு company ல வேலை பார்த்திருப்ப, மூணு வருஷம் ஒரு company ல வேலை பார்த்துட்டு இருப்ப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

அது எல்லாத்தையுமே சேர்த்து இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டிருக்கேன் அப்படிங்கிறதை வந்து நீ காட்டிக்கணும்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

ஒரு correct ஆன mail ID யை பார்த்து அதை கொடுத்துடணும்

employee number ன்னா உனக்குதான் கொடுத்திருப்பாங்க இல்ல identity card ல ஒரு number இருக்கும் இல்ல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

correct ஆன worker தானா இதெல்லாம் check பண்ணுவாங்க cross verification பண்ணி நீ என்ன company ல work பண்ற எல்லா detail உம் தெரிஞ்சிட்டுதான் வந்துட்டு கொடுப்பாங்க

so இந்த current job experience அதுக்குத்தான் வந்து employee number கொடுக்கணும்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

software solution ல என்ன வேலை பாக்கறே developer ஆ வேலை பாக்கறியா

இல்ல வந்து data entry work ல இருக்கியா என்ன மாதிரி நீ என்ன வேலை பார்க்கிற அங்க அப்படிங்கிறதை வந்து கொடுக்கணும்

நீ போன தடவை கூட கலாய்ச்சிட்டு இருந்த இல்ல எங்க வேலை பார்க்கிறேன்றதுக்கு office ல வேலை பார்க்கிறேன் என்ன வேலை பாக்கறேன்றதுக்கு வேலை பார்த்துட்டுதான் இருக்கேன்

அதுக்கப்புறம் வந்துட்டு உம் வேற எதுவும் கொடுக்கணும்ன்னா மா நீ எங்க வேலை பார்க்கிறியோ அந்த office ஓட address வேணும்

அதான் சொல்லியிருந்தேன்ல verification எல்லாம் ஏதாவது பண்ணுவாங்க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

அந்த details எல்லாமே correct ஆன details எல்லாமே வந்து கொடுத்தறணும்

okay வா அந்த address கொடுத்துடு அப்புறம் வந்துட்டு ஆஹ் office address வந்து கண்டிப்பா verification பண்ணாலும் பண்ணுவாங்க நேர்ல வந்து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

அதுக்கப்புறம் வந்து உன்னோட salary account ஓட MICRcode உம் IFSC code உம் வேணும் உம் ஆஹ் okay

அதெல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க form fill பண்ணதும் உடனே நீ fill பண்ண ஆரம்பிச்சீன்னா கொஞ்சம் easy ஆ இருக்கும் இல்ல அதனாலதான் முதல்லயே சொல்றேன் நானு இதெல்லாம்

அதுக்கப்புறம் வந்து educational qualification

அப்புறம் என்ன படிச்சிருக்க

அப்புறம் என்னென்ன படிச்சிருக்க ஒரு degree முடிச்சிருக்கேன் இந்த degree முடிச்சிருக்கேன் இந்த educational qualification வந்து கொடுத்துக்கணும்

அப்புறம் நீ married ஆ unmarried ஆ உம்

ஆ கேக்குதா சொல்லு பதில் சொல்லு அப்பதானே தெரியும் புரியுதா இல்லையான்னு எனக்கு

married ஆ இல்லையான்றதை வந்து கொடுக்கணும்

okay வா married ன்னா உன்னோட husband name வந்து கொடுக்கணும், okay வா

அப்புறம் வந்து இப்ப நீங்க இருக்கிற current address ஓட name கொடுக்கணும், வீட்டு address ஓட name கொடுக்கணும்

அது எங்க இருக்க அப்படிங்கிற அந்த landmark அ கொடுக்கணும்

அப்புறம் எத்தனை வருஷமா அங்க இருக்கீங்க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

அப்புறம் permanent address இருந்தா கொடுக்கணும்

okay வா அதுக்கப்புறம் ஆஹ் address வந்து ஆஹ் own address ஆ sorry உன்னோட own address, I mean உனக்கு சொந்த வீடா இல்லை வாடகை வீடா அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு அப்படின்னா

அப்போ உனக்கு நீ சொந்த வீட்டில இருந்த அப்படின்னா உனக்கு நீங்க EB சொந்தமா கட்டிட்டு இருப்பீங்க இல்ல

அது வந்து நீங்க வாடகை வீட்டிலே இருந்து அவங்களோட EB ல கட்டுறது வேற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

அந்த EB யோட details எல்லாம் வேணும்

அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு மூணு விஷயம்

அப்புறம் வந்து நீ வேலை பார்த்திருக்க இல்லை மூணு மாசம் வேலை அஹ் வேலை பார்க்கிற office ல கடைசி மூணு மாசம் வாங்கின அந்த இதோட details வேணும்

உனக்கு எதுவும் incentive எல்லாம் போடுவாங்களா

okay, okay இல்ல சில பேர் இப்போ office ல எல்லாம் incentive எல்லாம் போடுவாங்கன்னா பத்தாயிரம் ஒருத்தவங்க போடுவாங்க ஒரு மாசம் பதினஞ்சாயிரம் வாங்குவாங்க ஒரு மாசம் பன்னிரண்டாயிரம் வாங்குவாங்க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

எடுத்துக்க மாட்டாங்க standard salary எவ்வளவு வாங்கறியோ அது மட்டும்தான் எடுத்துப்பாங்க

so அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்துட்டு plan பண்ணிட்டு பண்ணணும், இதில details எல்லாம் இருக்கு இல்ல உன்~ உம் அதெல்லாம் இருக்கு okay எதுவும் பிரச்சனை இல்லை உம் இந்த details எல்லாம் வச்சு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

ஆஹ் ஆஹ் பத்துல இருந்து பன்னெண்டு percentage வரைக்கும் interest போடுவேன்னு சொல்லி இருக்காங்க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

உனக்கு okay வா அப்படின்னா ஆஹ் எனக்கு okay தான்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 அதே மாதிரி கட்டுறதும் கட்டுற அதிகமான amount ஏ வாங்கி கட்டலாம் இல்ல

இல்லை, இல்லை இதுவே okay தான் போதும் இதுவே

இப்போ வந்து பத்தாயிரத்துக்கெல்லாம் எங்க bank ல வந்து loan தரமாட்டாங்க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

ஆனா அதுக்கு மேல அந்த approval ஆகி வர்றதுலதான் எல்லாமே இருக்கு

பாத்துட்டு அவங்க சொல்லுவாங்க என்னனுன்ட்டு அப்படி இல்லன்னா என்ன பண்ணலாம்னு plan பண்ணிக்கோ உம் சரி okay try பண்ணிப் பார்க்கலாம் so நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்ல யாராவது அதிகமான salary இருக்கறவங்கள தெரியுன்னா அவங்க மூலியமா வச்சு வாங்குன்னு

எல்லாம் இது ரொம்ப கம்மியா கிடைக்குமா அதனால சொன்னேன் இல்லை okay தான் பரவாயில்லை நிஜமாவே பரவாயில்லையா உம்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

marriage ஏ முன்னபின்ன ஆகும் இரண்டு மூணு இடத்துல கடன் வாங்கறதுக்கு பதிலா இங்கேயே கடன் வாங்கிக்கலாமே அப்படிங்கிறதுனால சொன்னேன்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

ஒரு four lakh ஆகும்.

உம் ஆமா யாரும் அவ்வளவுக்கா கூப்பிடல